இதுக்கு பிரண்ட்ல வந்து ஒரு ரோடு போயிட்டிருக்குது.

இது ஒரு இடத்துல வந்து வேலெ நடந்து.

இங்க ஒரு பைக் நின்னுட்டிருக்கு.

இந்த வாலோட கலர் வந்து வைட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கா.

இங்க வந்து அ அஞ்சு பசு நின்னுட்ருக்குது. அதோட கலர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் . எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல நின்னுட்டு இருக்குது.

எல்லா செடிகளையும் பார்ட் பார்டா பிரிச்சு வச்சிருகனு எல்லா வகையான இது எல்லாமே ஒரு கருப்பு கலர் பக்கெட்ளையும் கருப்பு கலர் கவர்லையும் கவர் பண்ணி வச்சிருக்காங்க.

இது ஒரு சர்ச் பங்க்ஷன் மாதிரி இருக்கு இந்த சர்ச்ல வந்து கிறிஸ்துமஸ் ஃபங்ஷன் .

பக்கத்திலேயே நெறைய ரெண்டு பைக் ஒரு ஸ்கூட்டி நிப்பாட்டி இருக்காங்க.